இது வந்து ஒரு பெரிய அழகான ஒரு கடலு இந்த கடல்ல வந்து நறைய அலைகளெல்லாம் வந்துகிட்டே இருக்குது.

இதுல வந்து ஒரு சிண்டு கோயில் இருக்கு அதோட சுவர்ல எல்லாம் ஒயிட் கலர் ரெட் கலர் பெயிண்ட் வச்சி லைன் மாதிரி டிசைன்ல டிசைன் பண்ணி வச்சிருக்காங்க பெயிண்ட் பண்ணி.

இது ஒரு பங்ஷனுக்காக ஸ்டேஜ் வந்து டெகரேஷன் பண்ணி அழகா வெச்சிருக்குறாங்க எல்லாமே பிளவர்ஸ் வெச்சி தான் டெகரேஷன் நல்லா பண்ணிருக்காங்க.

இங்க வந்து ரெண்டு கம்ப்யூட்டர் சிஸ்டம் வச்சிருக்காங்க. ஒரு லேப்டாப் இருக்குது.

இங்க சேல்ஸ்காக நெறைய திங்ஸ் வெச்சிருக்காங்க இங்க வந்து இந்த கடையில ஃபுல்லாவே கிளாஸ் எல்லாம் போட்டு அழகா செட் பண்ணி வெச்சிருக்காங்க திங்ஸ்ச .

இது வந்து ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரி தான் இருக்கு. இங்க வந்து ஒரு என்ட்ரன்ஸ் இருக்குது. அது வந்து கம்பி வச்சு செஞ்சிருக்காங்க.

அதோட ஒரு சுமோ நிக்குது பிளாக் கலர் சுமோ இங்க வந்து கம்பியால செஞ்ச கேட்டு வந்து வெச்சிருக்கிறாங்க.

இந்த ரெஸ்டாரண்ட்ல இன்டர்லாக் போட்டு ரோடு போட்டு வச்சிருக்கிறாங்க ஆள்கள் நடந்து போகுறதுக்காக.

இங்க வந்து ரெண்டு மூணு பில்டிங் எல்லா இருக்குது இதுல வந்து எல்லாமே கடை தான் இருக்குது.